இதுல நாலு தூண்கள் இருக்கு அந்த தூனுக்கு மேல தர்மாகோல் மாதிரி போட்டு அதுக்கு மேல ஒரு டெக்கரேஷன் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த சாமி செல பாக்குறதுக்கு பழைய செல மாதிரி இருக்கு.

இந்த இமேஜ் வந்து ரெண்டு பெரிய பில்டிங் இருக்கு.

ஒயிட் கலர் கார் ஒன்னு நின்னுட்டுருக்கு.

இந்த இமேஜ பாக்குறதுக்கு எதோ ஒரு பார்க் மாதிரி இருக்கு. இந்தப்--

பின்னாடி வந்து பெரிய பெரிய மரங்கல்லா தெரியிது

இந்த காட்டுல காஞ்சி போய் இருக்கு.

பின்னாடிலாம் பெரிய பெரிய மரங்கள்லா இருக்கு.

இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ள சட்ட போட்ட ஒரு ஆள் ஒக்காந்திருக்காரு பின்னாடி ஒரு மூணு பேர் நின்னு பேசிட்ருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு பெட்ரோல் பங்க் காமிக்கிறாங்க.

இந்த பேலஸ்ஸ வந்து சுத்தியு கைப்பிடியாலான கம்பி கம்பி வச்சுருக்காங்க.

இந்த சர்ச்சில நெறைய ஃபாதர்ங்கெல்லா நின்னுட்ருக்காங்க.

இந்த டப்பாலா ஒவ்வொன்னு ஒரு ஒரு கலர்ல இருக்கு.

இந்த டூ வீலர் வந்து பிளாக் கலர்ல இருக்கு.

இது ஒரு மல மாதிரி தெரியுது.

மலைலிருந்து அருவி ஊத்திட்ருக்கு தண்ணி நெறையா ஓடிட்ருக்கு.

இந்த ஷெட்டுல ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க.

இதுல தண்ணிலா நீல கலர்ல இருக்கு.

இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நெறைய பஸ் வந்துட்ருக்கு.

இந்த இமேஜ்ஜ பாக்கறதுக்கு பச்ச பசேர்னு இருக்கு.

இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நாலு கார் நிக்கிது.

இந்த கார் வந்து சாம்பல் கலர்ல இருக்கு.

மரொல்லா வந்து ரொம்ப பச்ச பசேர்னு இருக்கு.

அதுல வந்து பாதி பேர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க.

இது எதோ ஒரு கோவில் ஃபங்சன் மாதிரி தெரியுது.

பக்கத்துல பெரிய பெரிய பில்டிங் இருக்கு.

இந்த இமேஜ்ல ஒரு டிரஸ் கடைய காட்றாங்க.

அந்த போர்டுக்கு பிளாக் கலர் பார்டரோட இருக்கு இந்த கிளாஸ் ரூம்ல நெறைய சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்கு.